ஆஹ் சரி Madam Madam இப்பொழுது நான் சொன்னது எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் எங்கள் பிள்ளையுடைய Whatsapp Number க்கு அனுப்பிடுங்கள் Madam நான் வந்து Button Phone ல தான் பேசி கொண்டு இருக்கிறேன் அதில் ஒன்றும் செய்ய முடியாது நான் சொல்லும் Number க்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் Madam அவர்கள் Color பார்த்து உங்களுக்கு என்ன Color புடித்துள்ளது என்று சொல்லுவார்கள் நான் Phone செய்து சொல்லுகிறேன் நீங்கள் கொண்டு வந்து விடுங்கள் Madam

FourThreeOneOneTwoTwoNineZero ஆஹ் ஆமாம் Madam இந்த Number தான் இது தான் Whatsapp NumberMadam நீங்கள் அனுப்பி வைத்திருங்கள் அதில்

ஆஹ் அது எல்லாம் வேண்டும் Madam நீங்கள் எனக்கு நான் என்ன என்ன வேண்டும் என்று கொஞ்சம் Line ல இருக்கிறீர்களா நான் Phone செய்து கேட்டுட்டு சொல்லுகிறேன்

Hello ஆஹ் Madam Ninety ல வந்து Inner வந்து Ninety ல வந்து ஓர் பத்து போடுங்கள் MadamBaniyan உம் அதே மாதிரி தான் Madam Ninety ல வந்து பத்து போடுங்கள் Madam உம் சரிங்கள் Madam வேறு என்ன என்ன Madam எதாவது மறந்தால் கூட கொஞ்சம் நியாபகம் படுத்தி சொல்லுங்கள் Madam எனக்கு நான் அப்போ அப்போ மறந்திடுவேன் ஆமாம் Chudithar வந்து ஓர் ஐந்து Set மட்டும் போடுங்கள் Madam அது ஏற்கனவே ChuditharChudithar போடுங்கள் MadamChudithar ஆஹ் அது Readymade தான் Madam அது ஓர் ஓர் ஐந்து Set போட்டு விட்டிடுங்கள் Madam என்ன என்றால் Normal Size லியே போட்டு விடுங்கள் MadamXL Size லியே போட்டு விடுங்கள் Madam ஏனால் அது நிறைய Chudithar வைத்திருக்கிறது ரொம்ப Chudithar வேண்டாம் ஓர் ஐந்து Set மட்டும் போடுங்கள் Madam என்ன MadamM Size ஆஹ் M SIze லியே கொடுத்திருங்கள் MadamM Size என்றால் MadamM Size என்றால் கொஞ்சம் என்ன என்று சொல்லுகிறீர்களா Medium ங்களா சரிங்கள் Madam

ஆஹ் ஆஹ் ஆஹ் சரி Madam கொஞ்சம் என்ன சொல்லுவது ஆமாம் Madam அவங்கள் பிள்ளை மாநிறமாக இருக்கும் Madam ஆஹ் ஆஹ் Madam Madam பட்டு Chudi இருக்காங்களா Madam பட்டு பட்டு Chudi பட்டு Chudithar ஆஹ்

Madam அது ஏதோ Jeans எல்லாம் எனக்கு வந்து சரியாய் எந்த மாதிரி எல்லாம் தெரியாது Madam அதுனால் பிள்ளைகள் பார்த்து எடுத்துகிறேன் என்று சொல்லிட்டார்கள் Madam Madam அது ஏதோ ஆஹ் சரிங்கள் Madam இது எல்லாம் பார்த்து Total ஆக எவ்வளவு ஆனது என்று சொல்லி Whatsapp ல் கொஞ்சம் அனுப்பிவிடுங்கள் Madam ஆஹ் ஆஹ் சரிங்கள் Madam ஆஹ் சரிங்கள் Madam

ஆஹ் Confirm செய்திடுங்கள் Madam நான் அந்த Address க்கு வந்து அந்த NumberAddress க்கே அனுப்பி வைத்திருங்கள் Madam ஆஹ் Okay MadamThank YouMadam ஆ, நான் நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஆஹ் நான் free யாதான் இருக்கேன். என்ன பேசணுமோ, சீக்கிரம் பேசுறீங்களா? ஒரு half an hour க்குள்ள. Health insurance ல இருந்து பேசுறீங்களா? எனக்கு insurance எடுத்து பழக்கம் இல்லையே. நீங்க, என்ன base ல நீங்க எனக்கு call பண்றீங்க

Okay okay insurance லாம் இவ்வளவு இருக்குதா? எனக்கு insurance பத்தி தெரியாது ஆஹ் நான் எடுக்கலாங்கிற plan லதான் இருக்கேன். So என் name ல எடுக்கலாமா? இல்லை, என் family ல உள்ளவங்க name ல எடுக்கணுமா? இல்ல அதுக்கு ஏதும் account create பண்ணணுமா? அஹ் நீங்க எந்த bank ஓடலாம் tie up வச்சிருக்கீங்க? உங்களுக்கு tie up எதுவும் இருக்குதா ஹாமா, நான், இப்பதான், start பண்ணியிருக்கறேன். இப்போ starting ல இருக்கதால, எனக்கு என்னென்ன benefit இருக்கும்னு சொல்றீங்களா? இல்லை, எனக்கு ஒரு three year இருந்தா போதும், three year ல ஏதாவது ஒரு plan இருக்கா உங்ககிட்ட? ஏன்னா, எனக்கு three years தான், நான் work பண்ற மாதிரி இருக்கிறேன். So அதுக்கு, அதிகமா எனக்கு வேணாம். அதை விட, கம்மியா இருக்குமா? ஏன்னா, எனக்கு நடுவுல, change பண்ணான்னா, change பண்ணிக்கலாம். But, நான் first எடுக்குறது, ஒரு three years இருந்தா, போதும்னு, நினைக்கிறேன். அஹ் அந்த அளவுக்கு, உங்களுக்கு, ஏதாவது plan இருக்கா, three years க்கு? இல்லை, எங்க வீட்டுல, நான்தான் first time எடுக்கப் போறேன். அதனாலதான், நான் உங்க கிட்ட, confirm ஆ கேட்டுக்கறேன். ஏன்னா, எல்லாரும், என்னை three years தான், எடுக்கச் சொல்லியிருக்காங்க. More than five years ன்னா, two years அ, parents தான், pay பண்ற மாதிரி இருக்கும். ஆ, நடுவுல நாங்க account change பண்ணிக்கலாமா? Name எல்லாம் change பண்ணிக்கலாமா? Okay, உங்க plans எல்லாம், எனக்கு convenient ஆதான் இருக்குது. எனக்கு, நான் வந்து, முன்னாடியே உங்களுக்கு, EMI உங்களுக்கு எவ்வளவு pay பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா, நான் வந்து, whole amount ஆவே, நான் உங்களுக்கு pay பண்ணிடலாம். So six months க்குள்ளத, நம்ம முன்னாடியே, pay பண்ணலாம், இல்லையா? அந்த மாதிரி, எதுவும் இருக்குதா Okay sir, நான் உங்களுக்கு insurance எடுக்கலாம். எனக்கு அந்த single premium ஏ போதும். அதுக்கு எவ்வளவு amount நீங்க கொடுப்பீங்க highest ஆ? அதுக்கு EMI எவ்வளவு வருன்னு சொல்றீங்களா? ஆஹ் okay sir. இது எனக்கு okay தான். வேற எதுவும் ஏதும் இருக்கா? Policies எதாவது இருக்கா உங்க கிட்ட Okay, நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான், எனக்கு ஒரு நல்ல point ஞாபகம் வந்தது. ஆஹ் நீங்க மொத்தம் எத்தன branch வச்சிருக்கீங்க? Nearby ல உங்களுக்கு எவ்வளவு branch இருக்கும்?

Okay, நீங்க உங்க company details உம், domin ID யும் send பண்ணுங்க. அதுல பார்த்துட்டு, நான் உங்க ratings எல்லாம் check பண்ணிட்டு, நான் உங்களுக்கு documents send பண்றேன். Okay ங்களா Okay, நான் என் என்னோட பேர்ல, insurance எடுக்கப் போறதில்லை. நான், என் parents name லதான், எடுக்கப் போறேன். Okay ங்களா? So, என் parents ஓட, certificate மட்டும்தான், நான் Submit பண்ண வேண்டியது இருக்குமா? அல்லது என்னோட certificate உம் உங்களுக்கு தேவைப்படுமா? உங்க nearby branch ஓட address மட்டும், எனக்கு send பண்ணுங்க, message ல. நான் one time check பண்ணிக்கிறேன். அஹ் then எனக்கு monthly salary ங்கிறது monthly salary ஐ பொறுத்துதான், நீங்க amount decide பண்ணுவீங்களா? அல்லது eligibility எதுவும்,

Okay, நீங்க உங்க office address மட்டும் send பண்ணுங்க. நான் உங்களை நேர்லயே வந்து, meet பண்றோம். Okay ங்களா. ஓ, நான் நேர்லயே உங்களுக்கு documents எல்லாம் கொண்டுட்டு வரேன். Okay, எனக்கு time off ஆயிருச்சு. Okay, நான் கிளம்புறேன். Bye இயற்கையில கிடைக்கிற ஒரு முக்கியமான பொருள் தேன் தேன் என்பது ரத்த ஓட்டத்தை தேவையான ஆற்றலை தருகிறது என்றால் தேன் சாப்பிட்டால் உடலுக்கு மிகுந்த நன்மை உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது தேனில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன குறிப்பாக vitamin C carbohydrate அமிலங்கள் ஆகியவை அதிகம் உள்ளன காயங்களை குணப்படுத்தவும் தேன் பயன்படுகிறது தோல் சருமங்களில் ஏற்படும் காயங்களில் தேன் தடவி வந்தால் விரைவில் குணமடையும் தூய்மையான தேன் தினமும் சாப்பிடுவதன் மூலம் நன்றாக தூக்கம் வரும் உடல் எடையும் குறையும் வெதுவெதுப்பான நீரில் தேனை கலந்து சாப்பிட்டு வந்தால் தேவையற்ற கொழுப்பு குறையும் உடல் எடையும் குறையும் இருமல் இருக்கிறவங்க சிறந்த மருந்தா பயன்படுத்தலாம் தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு ஆகியவை இருந்தால் பாலுல தேனை கலந்து குடிக்கிறதன் மூலம் குணமாகும் அடுத்து நெல்லிக்கா~ நெல்லிக்காய் ஒரு அமிர்தம் மாறி நெல்லிக்காவை நெல்லிக்காய் ஒரு சிறந்த மூலிகை ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாடா வச்சிருக்கும் உடலுக்கு நன்மை தரும் என்று கூறப்படுகிறது அதே போல கொத்தமல்லியை தினமும் உணவில் சேர்த்து வந்தா வாயு பிரச்சனை தீரும் நெல்லிக்காய் மற்றும் கொத்தமல்லி ஆகிய இரண்டும் சேர்த்து ச~ சட்னி செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் நலத்திற்கு நல்லது என்று சொல்றாங்க நெல்லிக்காய், கொத்தமல்லி சட்னி சுவையாக இருப்பது மட்டுமின்றி உடலுக்கு நன்மை செய்யும் நெல்லிக்காய், கொத்தமல்லி சட்னியை தவறாம சாப்பிடணும் vitamin D மனித உடலுக்கு அனைத்து வகையான vitamin களும் தேவை இருந்தாலும் vitamin D என்பது முக்கிய தேவைன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இதய நோய் வராம இருக்க புற்றுநோய் புற்றுநோய் வராம இருக்க நீரிழிவு நோய் வராம இருக்க போன்ற பிரச்சனைகள் vitamin D குறைபாட்டுலதான் ஏற்படுது ஜலதோஷத்தை விரட்டறதல vitamin D முக்கிய பங்கு வகிக்கிறது முட்டைகளில் vitamin D அதிகம் உள்ளதால் முட்டைகளை சாப்பிடணும் உணவு உணவுகளில் இருந்து தினசரி நமக்கு தேவைப்படும் vitamin D பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மீன்ல vitamin வந்து அதிகமா இருக்குது நமக்கு தேவையான அனைத்து vitamins ஐயும் இதை பூர்த்தி செய்யும்னு சொல்றாங்க ஒரு முட்டையில ஒரு micro gram அளவுல vitamin D என்று புரத சத்து vitamin D vitamin D என்றும் ஊட்டச்சத்து தெரிவிக்கின்றது குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே நரை வராம இருக்கிறதுக்கு பெரும்பாலோன வந்துருதுன்னு அதுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த உணவா இருக்குது வெந்தயம் சாப்பிடறதுனால சிறுவயதிலிருந்த தடுக்கலாம் வெந்தயத்தை நல்லா நீர்ல ஊற வெச்சு அரைச்சு முகத்துல தடவினா முகம் பொலிவாவும் இருக்கும் அத பாலோட சேர்த்து அரைச்சு முகத்துல பூசுனா என்ன சொல்றாங்க இரவு முழுவதும் தண்ணீர்ல ஊற வெச்சு அத அந்த நீரைக் கொண்டு முகத்தை தோலில் ஈரப்பதம் அதிகமாகவும் இருக்குமாம் இன்னும் சொல்றாங்க வெந்தயத்தை இரவு முழுவதும் நீரில் ஊறவைத்து மறுநாள் அரைத்து தலையில் தேய்த்து ஊற வைத்துக் குளித்தால் முடி உதிர்வு மற்றும் இளநரையைப் போக்கும்னு சொல்றாங்க வெந்தையத்தை தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து தலைக்கு தேய்த்தால் தலைமுடி உதிர்வை தடுக்குமாம் ஊற வைத்த வெந்தயத்தை அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சு தலையில பூசி குளித்தால் இளநரையை கட்டுப்படுத்துமாம் என்று கூர்~ சொல்றாங்க

இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட திராட்சையை பதப்படுத்தி உலர உலர வைத்து அதை எடுத்து சேமித்து வச்சிக்கிறாங்க அது குறிப்பா குழந்தைகளுக்கு நன்மை செய்யும்னு சொல்றாங்க உலர் திராட்சைல glucose அதிகமா இருப்பதனால எடையை கூட்டுறதுக்கு இது உதவி செய்கிறது குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது உடல் வளர்ச்சி, மனவளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது நினை~ நிலை~ நினைவாற்றல் அதிகமா படுத்தும் மூளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் உலர் திராட்சையை உதவும் என்று சொல்றாங்க இப்ப நரம்பியல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நல்லது நல்லத~ நல்லா பயன்படும் என்று சொல்றாங்க நரம்பியல் பிரச்சனை இருந்தா அடிக்கடி மயக்கம் வருமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நரம்பியல் பிரச்சனைகள் தலைசுற்றல் அடிக்கடி மருத்துவர் தெரிவித்தனர் தலைசுற்றல் நோய் கிட்டத்தட்ட அனைத்து வயதினருக்குமே தற்போது காணப்படுகிறது குறிப்பா பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வருது பிரச்சனைக்கு முக்கிய காரணம் நரம்பியல் பிரச்சனை என்று வலிப்பு நோய் மற்றும் மது குடித்தவர்களுக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி வரலாம் என்று கூறப்படும் கடுமையான ஜலதோஷம் பிடித்தவர்களும் லேசான தலைசுற்றல் வரும் என்று சில மருத்துவர் சொல்கிறார் சில மருந்து தலைசுற்றல் வரும் அடிக்கடி அடிக்கடி பயணம் செய்பவர்கள் தலைசுற்றலில் ஆகியவர்க்கு தள்ளாட்டம் மற்றும் வாந்தி வரும் பிரச்சனை இருக்கு என்று சொல்றாங்க பித்தம் அதிகமானாலும் தலைசுற்றல் வரும் வாயில கசப்பு தூக்கம் சரியா இல்லாம இருந்தாலும் தலைச்சுற்றலாம் ஒரு சில நாட்டு மருந்து இருந்தாலும் மருத்துவத்தை அணுகி தேவையான சிகிச்சை எடுத்துக் கொள்ளணும்ன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மூச்சு விடல மூச்சு பயிற்சி அதிகமா செய்யணும் முதல்ல மூச்சு வாய் வழியே மூச்சு விடவே கூடாது அந்த தொந்தரவு வந்து அதிகப்படியான பிரச்சனைகளை உருவாகும் சுவாசித்தல் வாலுதல்~ வாழ்தலுக்கு மிக அடிப்படையானது சுவாசிப்ப~ சுவாசிப்பதற்கு நாம் கற்க வேண்டும் என்று அவசியம் இல்லை பிறந்ததிலிருந்தே நாம் சுவாசிக்கிறோம் அதை நன்றாக செய்வதில் நமக்கு எந்த பயிற்சியுமே ஆனால் அதுதான் இல்லை சில நுணுக்கங்களை குறித்து அறிய வேண்டும் இன்னொன்று மூக்கின் வழியாக சுவாசிப்பது வாய் வழியாக சுவாசிப்பதும் ஒன்று அல்ல ஒரு ஒரு நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் வரை சுவாசிக்கிறீங்க இந்த காற்று தூய்மையா இருந்ததா தூசு போன்றவை இருக்கலாம் அதை நாம் சுவாசப்பாதை மற்றும் நுரையீரலுக்கு நாம் பதற்றம் அடையவேண்டாம் நமது தெரியும் உண்மையில் மூணு முதல் ஐந்து micron வரை சிறு துளைகளில் நுரையீரலை சென்றடையும்

மேற்பரப்பில் காணப்படும் முடி போன்ற ஊசி நுனி மீது மிகச்சிறிய அளவில் சுவாச குழாயில் உள்ள mucosa அ எனப்படும் ஆயிரக்கணக்கில் மூக்கில் மூக்கு குழாயில் உள்ள mucosa வின் ஒவ்வொரு செல்லிலும் இருபத்து ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து உள்ளன அதன் சராசரி வீதம் ஐந்து முதல் ஏழு meter நீளம் செல்லில் நீட்டிக் கொண்டிருக்கும் இந்த தூரிகையை நகர்த்தும் போது அதன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த செயல் மூலம் மூக்கில் நுழையும் ஐந்து மைல் millimeter விட்டம் கொண்ட துகள்கள் குரல்வளைக்கு எடுக்கப்பட்டு அந்த துகள்கள் வெறும் பத்து முதல் பதினைந்து மூக்கு பகுதிகளில் முற்றிலும் அகற்றப்படும் இந்த இந்த super power மீது ஆயிரம் இதனால் அவைகள் சுவாசக் குழாயிலுள்ள mucosa அதை மேல்நோக்கி தள்ளுகிறது மேலும் mucose ல் நோய் கிருமிகள் நுண்ணுயிர்கள் மற்றும் துகள்கள்

நோய் எதிர்ப்பு ரீதியாகவும் இது சிறந்த வ~ சிறப்பு வாய்ந்த நம் சுவாசிக்கும் காற்றில் நுழையும் நோய் கிருமிகள் நம் உடலில் முயற்சியும் மூக்கின் வழியாக மேற்கொள்ளப்படுகிறது இந்த செயல்முறை பொதுவாக நமக்கு பெரிய தீங்கு நோய் கிருமி என்று குறிக்கிறது IGI எனப்படும் anti உருவாக்கும் ஒரு வைக்கப்படுகிறது இந்த உயிரணு ரத்தத்தில் இருக்கும் சற்றே வித்தியாசமானது இது குறித்து நாம் corona தொற்றின் போது கேள்விப்பட்டிருப்போம் நம்ம ஏன் மூக்கு வழியாக சுவாசிக்க வேண்டும் வாய் வழியாக சுவாசிக்~ சுவாசிக்கக் கூடாது நம்முடைய வாய் திட மற்றும் திரவ உணவுகள் வாய்ப்பகுதியில் உள்ள மாதிரியான அம்சங்களை கொண்டது மேலும் காற்றை வடிகட்டும் நாம் உண்ணும் உணவின் வழியாக உள்ளே நுழையும் கிருமிகளை தடுப்பதே வாயின் செயல்பாடாகும் எப்படி நாம் மூக்கின் வழியாக உணவை சாப்பிடுவதில்லையோ அதே போன்றே வாய் வழியாக சுவாசிக்கவும் கூடாது மேலும் மூக்கின் வழியாக உள்நுழையும் காற்று சூடாக இருந்து அதன் மூலம் நோய்க் கிருமிகள் வாய்வழியாக சுவா~ சுவாசிப்பதால் ஏற்படும் பாதிப்பு முகத்தில் உள்ள எலும்புகளை மாற்றும் வாய் வழியாக தொடர்ச்சியாக சுவாசிப்பதற்கு

சரியாக மூடாமல் பெரியவர்கள் வரும் தசைகளில் வலி கழுத்து வலி மற்றும் த~ தலைவலியை ஏற்படுத்தும் இதனால் மூக்கில் முறையாக சுவாசிப்பது எவ்வாறு என்று பயிற்சி எடுக்க வேண்டும் வாய் வழியாக சுவாசிக்க முக்கியம் அதற்கு என்ன அறிகுறிகளை உணர்ந்து மருத்துவரிடம் சென்று சரி செய்து கொள்ள வேண்டும்

elecronic center

எனக்கு நான் இப்போ work from home பண்றேன் அதனால எனக்கு இப்போ WIFI broadband தேவைப்படுது

network quality ரொம்ப கம்மியா இருக்குது.

அதனால எனக்கு ஒரு router வாங்கணும் அதான் உங்களோட company ல வாங்கலாம்ன்னு உங்களுக்கு call பண்ணிருக்கேன் ஓ okay ஆஹ் உங்களோட name என்ன?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

wireless ஓ wireless ஆ ஆஹ் wireless பார்தீங்கன்னா ரொம்ப தூரம் range கிடைக்காது நீங்க எத்தனை systems க்கு connect பண்ணுறது மாதிரி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க?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 okay ரெண்டு system actual ஆ system பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா wireless வந்து அவ்வளவு தூரம் reach ஆகாது இப்போ ஒரு system நீங்க கீழ வச்சிருக்கீங்க இன்னொண்ணு வேணும்னா மாடில வச்சிருக்கீங்க இப்போ இந்த reaching அதாவது range கிடைக்காது madam so நீங்க உள்ளே try பண்ணீங்கன்னா ஆஹ் ஒரு உங்களை சுத்தி இருக்கிற கிலோமீட்டர் வரை ஒரு fifty meters நீங்க தள்ளி போனா கூட அந்த WIFI connection உங்களுக்கு இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது ma'am இப்போ தான் wireless எதுவுமே இந்த இதாகாது சொன்னீங்க. இப்போ ஆகும்ன்னு சொல்~ wireless தான் connection ல ரொம்ப ரொம்ப reach வராது wire தான் reach வரும் okay ma'am அப்போ wire க்கு சொன்னமாதிரி wireless க்கு சொன்னமாதிரி இருந்துச்சு

ஆஹ் okay ma'am ஆஹ் actual ஆ பாத்தீங்கன்னா wired routers ல routers ல ஆஹ் core router edge router and VPN router மூணு varieties தான் இருக்கு core ல பாத்தீங்கன்னா நம்ம

ஆஹ் ஆஹ் சொல்லுங்க ma'am

மறு~ கேக்கல ma'am கொஞ்சம் முன்னாடி சொன்னதை first ல இருந்தே

ஆஹ் ma'am actual ஆ பார்த்தீங்கன்னா wired routers ல மூணு types இருக்கு. okay core router edge router and VPN routers ma'am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

yeah ma'am

வீட்டுல நாங்க ஒரு five members இருக்கோம்.

yeah mobile use பண்ணுவோம்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 yeah தேவைப்படுறப்போ இதுலருந்தும் எடுத்துக்கலாம். yeah okay அப்போ நீங்க இப்போ WIFI router வாங்கும் போது நீங்க கண்டிப்பா mobile use பண்ணுறவங்களும் இனி router WIFI தான் use பண்ணுவீங்க yeah right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

தவிர அடுத்தவங்க use பண்ணினாலும் connect ஆகும் but range இருக்காது அந்த மாதிரி நாங்க fix பண்ணிருக்கோம் ma'am

ஆஹ் அது வந்து நம்ம திரும்ப coding தான் ma'am பண்ணனும் உங்களுக்கு இப்போ actually எங்களோட fix page வந்து பாத்தீங்கன்னா fifteen fifteen members க்கு நீங்க connect பண்ணீங்க அப்படின்னா அது வந்து connect ஆகும் but range இருக்காது ma'am

okay ma'am okay எல்லாருக்குமே fast ஆ இருக்குமா at a time ல yeah ma'am எல்லாருக்குமே எந்தவொரு hello

ஆஹ் ma'am எல்லாருக்குமே எந்தவொரு drawback ம் இல்லாம எல்லாருக்குமே fast ஆ தான் ma'am இருக்கும் இருக்கும்

okay ஆஹ் okay ma'am உங்களுக்கு எப்படி நீங்களே cable எல்லாம் provide பண்றீங்களா இல்ல எங்க company side ல இருந்து எல்லாமே உங்களுக்கு arrange பண்ணி குடுக்கணுமா?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 ஓ okay ma'am ஆஹ் புரியுது but வந்து உங்களுக்கு landline இருக்கா? landline இல்லையே. okay actual ஆ இல்லன்னா cable connection மூலமாதான் router ready பண்ண முடியும் ஆஹ் cable man number லாம் இருக்குமா ma'am நாங்க என்னைக்கு வந்தாலும் அவங்க available ஆ இருப்பாங்களா?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

பண்ணிடக்கூடாது இல்லையா just அவங்களுக்கு ஒரு நாங்க ஏதாவது ready பண்ணினா அது okay வா இருக்கும்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

okay ma'am ஆஹ் நீங்க எந்த மாதிரி எதிர்பாக்குறீங்க wireless வேண்டாமா ma'am உங்களுக்கு ஆமாம் wireless வேண்டாம் நீங்க அதை விட இப்போ wired தானே நல்ல useful ன்னு சொன்னீங்க so wired லயே இருக்கட்டும். ஆஹ் okay actual ஆ வீட்டுக்கு நீங்க பாக்கும் போது wired தான் உங்களுக்கு useful but நீங்க வெளிய எங்கையாவது போனீங்க இப்போ உங்க friends கூட வெளிய போறீங்க இல்ல உங்க family ஏ நீங்க வெளிய போறீங்க outing போறீங்க அப்படின்னா wireless routers நீங்க வாங்கிக்கலாம் ma'am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

ஓ ஓ okay ma'am okay ஆஹ் ma'am அது நீங்க வாங்குறதுக்கு இஷ்டப்படுறீங்களா? yeah ma'am இல்ல ma'am இப்போதைக்கு இது போதும் இது வாங்கிட்டு நம்ம அதுக்கு அப்புறம் வேணும்னா modem பாத்துக்கலாம் extra net ஏதாச்சும் எங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நாங்க அதை வாங்குவோம் ma'am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

நீங்க வீட்டுல கேட்டு அதை வாங்கணும்ன்னு இஷ்டம் இருந்தா திருப்ப இரண்டாவது போல நீங்களே call பண்ணி கேட்டுக்கலாம் ma'am

okay ஆஹ் so அது வந்து ma'am ஒரு ten people க்கு connect பண்ணலாம் ma'am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 yeah ma'am because அது வந்து wireless ன்றதுனால limited வந்து ten people க்கு தான் போட்டிருக்கு இப்போ extra வேணும் அப்படின்னா நீங்கதான் ma'am எங்ககிட்ட சொல்லணும்.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 ma'am அது வந்து pocket friendly தான் நீங்க அதை pocket ல கூட எடுத்து வச்சிட்டு நீங்க போற இடத்துக்கு எல்லாம் use பண்ணிக்கலாம் ma'am இல்ல ma'am அந்த மாதிரி இல்ல இப்போ நானும் என்னோட friend உம் same modem use பண்றோம்

அவன் வந்து என்னோட வீட்டுல கீழ இருக்குறான் நான் வந்து ஒரு விஷயத்துக்காக மேலே போறேன் ரொம்ப தூரமா அப்போ total distance கீழ நான் மேல அவங்க அப்போ அந்த time ல வந்து எனக்கு வந்து use ஆகுமா use ஆகாதா? ma'am use ஆகும் ma'am ஒரே வீட்டுல இருந்து அதை use பண்ணும் போது use ஆகும் ma'am ஆஹ் actual ஆ fifteen meters க்கு அங்க நீங்க போனீங்க அதாவது உங்க வீட்டுல இருந்து ஒரு நான்கு வீடு தள்ளி நீங்க போறீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு disconnect ஆகுமே தவிர ஒரே வீட்டுல இருக்கும் போது same speed தான் ma'am கிடைக்கும் ரெண்டு பேருக்குமே அப்பறம் ரொம்ப fast ஆ இருக்கும் ma'am okay ma'am அப்போ வந்து நீங்க என்ன செய்ய இப்போ என்னோட neighbour வீடு என்னோட பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கும் இந்த net use பண்ணிக்கலாம்ன்னு சொல்றீங்க,

internet வந்து உங்க பக்கத்து வீட்டுல இருக்குறவங்களுக்கும் use பண்ணிக்கலாம் actual ஆ உங்களுக்கு இப்போ வந்து reach கொஞ்சம் கிடைக்கல அப்படின்னா கூட உங்க ரெண்டு வீட்டுக்கும் common ஆ ஏதாவது ஒரு place ல நீங்க வச்சு அதுக்கு அப்பறமும் நீங்க use பண்ணிக்கலாம் ma'am okay ma'am okay ஆஹ் okay ma'am நீங்க உங்க வீட்டுல மொத்தம் அஞ்சு பேர் இருக்கீங்க இப்போ எங்கையாவது வெளிய போறீங்க அப்படின்னா கூட இந்த modem அ நீங்க கையிலேயே எடுத்துட்டு போகலாம் ma'am